அதனால எந்த ஒரு affect ம் உடம்புல ஆகாது. so நீங்க வந்து vaccine வந்து ரெண்டு schedule ல போடணும் சரியா. vaccine வந்து covid வந்து vaccine வந்து first dose, second dose அப்படின்னு ரெண்டு. first dose போடும் போது உங்களுக்கு வந்து second dose வந்து எவ்வளவு நாளுல போடணும் எல்லாமே உங்களுக்கு inform பண்ணுவாங்க. அதனால கண்டிப்பா நீங்க vaccine வந்து கண்டிப்பா போடணும். நீங்க போட்டாதான் உங்களுக்கு வந்து இந்த covid ல இருந்து உங்கள வந்து உங்கள மீட்டுக்க முடியும். okay வா ma'am அதனால கண்டிப்பா நீங்க வருது என்னனா இது போட்டால் death ஆயிருவாங்க. அதனால போடக்கூடாது. அந்த மாதிரிலாம் சொல்றாங்களா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 சும்மா சொல்றாங்களே தவிர அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே ஆகாது ma'am. ஏன்னா நீங்க கண்டிப்பா வந்து covid injection போட்டா தான் உங்களோட health க்கு ரொம்ப நல்லதா இருக்கும். இந்த injection வந்து free தான் ma'am government ல இருந்து free ஆவே குடுக்கிறாங்க. okay வா ma'am அஹ் நீங்க first dose போடும்போதே second dose வந்து அவங்க எண்ணிக்கு போடணும்கிறதை

ஆஹ் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல ma'am ஹம் எனக்கு எதுவுமே நம்ப முடியல இப்போ யாருக்குமே recover ரும் ஆகல. அஹ் எனக்கு அதுதான் கூட வந்து இன்னும் ma'am recover வந்து ஆகலன்னா அது வந்து distance maintain பண்ணனும் ma'am. நிறைய நிறைய பேர் distance maintain பண்ணதுனால தான் இப்ப அதிகமா ஆகுது. இது ஊசிமட்டுமே போட்டா அது வந்து அது clear ஆகாது ma'am

வச்சுக்கோங்க. அப்போ clear ஆயிட்டினா உடனே வந்து உங்களோட childrens கூடலாம் வந்து chat அந்த மாதிரிலாம் இருக்~ இருக்காதீங்க. one week நீங்க தனியா இருந்தா தான் அது வந்து அஹ் அந்த நோய் வந்து உங்களுக்கு அது வந்து இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க இருக்காதீங்க. okay வா ma'am

ஆமா ma'am first போடும்போது வந்து உங்களுக்கு வந்து உடம்புல வந்து அது வந்து அது injection வந்து அதனால first two days வந்து குளிக்கக் கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நீங்க குளிக்கலாம். அதபத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை. first வந்து dose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

கபசுர குடிநீர் அதெல்லாம் குடிச்சிட்டு தான் இருந்தேன். ஆஹ் எனக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னனா எனக்கு corona affect ஆயிருக்கு அப்படிங்கறது எங்க வீட்டில ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருந்துச்சு அது இப்ப corona time ல லாம் கபசுர குடிநீர்லாம் குடிச்சிட்டு தான் ma'am இருந்தேன். அது அதுலே வீட்ல வந்து ஏத்துக்கவே முடியல ma'am அவங்களால ma'am நீங்க தண்ணி குடிக்குறிங்க okay அது நல்லா வந்து சூடாக்கி குடுங்க okay வா. அப்போ நீங்க வந்து heat பண்ணி குடிக்கிறதுனால உங்க health தும் உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க வெறும் தண்ணீய குடிக்கிறதுனால affect ஆகும் உடம்பு. அது வந்து எந்தக் கிருமி இருக்கும் என்னன்னு தெரியாது. fruits லாம் வந்து நம்ம corona time ல எடுத்து சாப்பிட்டுக்கலாம். fruits வந்து நீங்க எல்லா விதமான fruits சு எடுக்கலாம் ma'am. இந்த இந்த fruits எடுக்க கூடாது அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி காய்கறில நீங்க எந்தவிதமான எல்லா fruits சுமே எடுத்து நீங்க வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு okay வா ma'am ஆனா இப்ப வந்து நிறைய நம்பர்லாம் வந்து government ல இருந்து குடுத்துட்டு இருக்காங்க எதா doubt னா கேளுங்க கேளுங்க அப்படின்டு. so அதா அதுனாலதான் save பண்ண ஆனா வந்து யாருமே எடுக்கல ஆனா வந்து இன்னைக்கு call பண்றப்போ நீங்க pick பண்ணி இருக்கீங்க so அதுனாலதான்

அஹ் okay ma'am okay அதான் நீங்க வந்து injection போடறத வந்து நீங்க வேண்டாம் அப்படிவந்து பயந்து அப்படிலாம் நீங்க போடாம இருக்காதீங்க. கண்டிப்பா injection போடுங்க. அப்பதான் கொஞ்சமாவது வந்து இப்போதைக்கு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 அப்ப வந்துட்டு இப்ப injection போடறதுக்கு சாப்பிட்டுட்டு போணும் சாப்பிடாம போணும் அப்படி ஏதாவது இந்த~ இந்த injection க்கு ஏதாவது இருக்கா ma'am rules சு ஆமா ma'am நீங்க சாப்பிடாம injection போட்டா உங்களோட உங்களோட உடம்புக்கு நல்லது okay வா ma'am வந்து நீங்க வந்து ஒரு one hour கழிச்சு என்ன வேணா சாப்பிட்டுக்கோங்க first சாப்பிடாம போடும்போது உங்க உடம்புல வந்து சீக்கிரமே அந்த injection வந்து அதனாலதான் ma'am

ஆஹ் okay first injection மட்டும் போட்டா போதுமா ma'am எதுக்கு நம்ம வந்து ரெண்டாவது ஒரு ஊ~ injection லாம் நம்ம போடணும் ma'am first injection போட்டு ஒரு ஏ~ நீங்க வந்து எந்த shield போடுறீங்க ma'am covid ஆ இல்லனா வந்து இன்னொரு shield உண்டே ma'am vaccine vaccine shield ஆ ma'am covid nineteen தான் எடுக்கலான்ட்டு இருக்கேன் ma'am covid nineteen~ covid nineteen injection எடுக்கலான்ட்டு இருக்கேன் ma'am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 அதுக்கப்புறம் கம்மியாயிரும் so அதனால இங்க வந்து ஆஹ் ரெண்டு injection உம் கண்டிப்பா போடணுமா ma'am இப்ப ஒண்ணு போட்டாலே ma'am ma'am உங்களோட age என்ன?

thirty five ஆ ma'am அப்ப நீங்க கண்டிப்பா போடலாம் okay வா குழந்தைங்கலாம் வந்து அவங்களுக்கு இந்த injection வரல okay வா ma'am so நீங்க thirty five சொல்லிட்டீங்க நீங்க வந்து போடலாம் உங்களுக்கு இந்த injection வந்து எவ்வளவு

ஆஹ் அதுக்கு வந்து இப்ப எல்லா school ளையும் சரி நான் இப்ப work பண்ணிகிட்டு இருக்கேன் ma'am இப்ப நான் work பண்ற இடத்துல கூட ஆஹ் நீங்க வந்து injections போட்டு certificates லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஆஹ் ஆமா ma'am இது வந்து இங்க வந்து போடுறதனால certificate கூட நாங்க வந்து தருவோம். okay வா இப்ப நிறைய certificate வந்து போலி certificate கூட இருக்கு. நீங்க correct ஆ போடுறீங்களானு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 first உ injection போடுறப்போ அதுக்கு ஒரு certificates தனியா தருவீங்க அப்புறம்வந்து ரெண்டாவது ஒரு injection போடுவோம் அதுக்கு ஒரு certificate தனியா தருவீங்களோ? first injection

தனியாவும் ரெண்டாவது injection போடுறப்போ அதுக்கு தனியாவும் certificates உம் certificates லாம் நீங்க எங்க கைலே தந்துருவிங்களோ ma'am

இதில வந்து நாங்க உங்களோட number க்கு வந்து message அனுப்புவோம் okay வா ma'am நீங்க அதுலருந்து நீங்க download பண்ணி எடுத்துக்கோங்க

okay ma'am வேற ஏதாவது doubt இருக்கா ma'am இதுல

ஆஹ் எனக்கு இன்னும் நிறைய doubts லாம் இருந்துட்டே இருக்கு எனக்கு வந்து என்னனா ஆஹ் சரி ரெண்டு injection போடுறதுனால கொஞ்ச நாளா எல்லாருமே உடம்பு முடியாமயே இருக்காங்க ma'am ஆமா ma'am அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்களோட உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்திருக்கும். so அதனால அவங்க உடம்பு முடியாம இரு~ இருக்காங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ma'am. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு health problem இருக்கும் அதனால நீங்க அதெல்லாம் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு வந்து சீக்கிரமே நீங்க injection போட்டா அந்த நோயிலிருந்து நீங்க வந்து உங்களை பாதுகாக்கலாம் ma'am so injection வந்து correct ஆ எடுங்க. எனக்கு வந்து என்னன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா injection போட்டு ஒரு பதினைஞ்சு நாள் வந்து ரொம்பவும் உடம்பு முடியாம இருக்கும் so வந்து போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ்

first dose போடும்போது வந்து கொஞ்சம் உடம்பு வந்து, ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அத பார்த்தா நமக்கு வந்து injection நீங்க அந்த மாதிரிலாம் பயந்து injection மட்டும் போடாம இருக்காதீங்க

வந்துட்டு எந்த ஒரு problem மும் வராதுன்னு சொல்றீங்க. அப்படித்தானே. இப்ப நம்ப இப்ப நான் மட்டும் இப்ப நான் மட்டுதான் corona வால affect ஆனேன் அப்ப நான் மட்டும் injection போட்டா போதுங்களா ma'am

கண்டிப்பா போடணும். உங்களோட குழந்தைகளுக்கு வந்து age கம்மியா இருந்தா அப்படின்னா, அவங்களுக்கு இப்போதைக்கு வேண்டாம் okay வா ma'am கொஞ்ச நாளாவது government ல allow பண்ணுவாங்க அப்ப போடுங்க okay வா. இப்ப நீங்க பெரியவங்க எல்லாம் கண்டிப்பா injection எடுத்துக்கோங்க. okay வா ma'am இந்த age தான் போடணும் அப்படி ஏதாவது இருக்கா ma'am ஆமா age limit உள்ளவங்க தான் போடணும். இப்போதைக்கு வந்து குழந்தைகளுக்கு போட வேண்டான்னு சொல்லிருக்காங்க பெரியவங்க மட்டும் இப்போ போட்டுட்டு இருக்காங்க. okay வா ma'am நீங்க கண்டிப்பா எடுத்துக்கோங்க அதனால வந்து உங்க குழந்தைங்க கிட்டலாம் வந்து நெருங்கி இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் ma'am கொஞ்ச நாளைக்கு அது வந்து நோய் complete ஆ clear ஆனதுக்கப்புறம் நீங்க வந்து எவ்வளவு தனிமையில இருக்கிங்களோ அந்த அளவுக்கு உங்களோட குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ வந்து சின்ன குழந்தைகளுக்கும் injection போடலாம்னு சொல்றாங்களே ma'am அது உண்மையா பொய்யா ma'am உண்மைதான் ma'am சின்ன குழந்தைகளும் எடுத்துக்கணும் இப்ப கொஞ்ச நாள்ல வந்து school லே வந்து போடுறதுக்கு வந்து government வந்து allow பண்ணிருக்காங்க okay வா. அந்த குழந்தைகளுக்குலாம் school லே வந்து போ~ போடுறாங்க இப்போ school ல மட்டுமில்லாம எல்லா இடத்திலயுமே இப்ப வந்து அஹ் இது covid shield injection போடுறதுக்கு வந்துட்டோம் okay வா ma'am அதனால நீங்க வந்து எந்த இடம் போனாலுமே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 வேற ஏதாவது ஆஹ் ma'am வேற ஏதாவது doubt இருந்தா நீங்க எனக்கு message பண்ணுங்க இல்லன்னா இந்த number க்கு call பண்ணுங்க. பண்ணிங்கன்னா எந்த ஒரு தகவலும் அப்புறம் வந்துட்டு ஆஹ் doctor doctor லாம் சொல்றாங்க அஹ் எல்லாருமே வந்துட்டு அஹ் corona அஹ் injection போட்ட கொஞ்சம் நாள்ல வந்து திரும்ப இங்க நிறைய பேரு doctor இல்லன்னா எங்க ஊர்ல உள்ளவங்க தான் சொல்றாங்க injection போட்டாலும் no use வந்து no use யாருக்கும். எல்லாரும் affect ஆவதான் செய்வாங்க injection அடுத்தது corona கண்டிப்பாக வரத்தான் செய்யும் அப்படியெல்லாம் சொல்றாங்க அதலாம் பத்தி நீங்க என்ன ma'am நினைக்கிறீங்க அப்படிலாம் அவங்க சொல்றதெல்லாம் தப்பு நீங்க கண்டிப்பா injection வந்து போட்டா, நீங்க போட்டீங்கன்னா உங்கள நீங்க பாதுகாக்கலாம் உங்கள மட்டும் இல்லாம உங்க family ல உள்ளவங்க எல்லாரையும் நீங்க பாதுகாக்கலாம் injection லாம் வந்து கண்டிப்பா எடுத்துக்கோங்க ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு புரளி

சத்தான காய்கறி எல்லாமே எடுத்து எடுத்துக்கோங்க. okay வா இது இல்ல அது இல்ல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

வேற ஏதாவது doubt இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்பனாலும் நான் contact பண்ணலாம் இல்லை ma'am ஆமா ma'am எந்த time வேணுனாலும் எப்ப வேணாலும் நீங்க contact பண்ணலாம். எல்லாமே பண்ணலாம்.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

மணியை பார்த்தவள் திடுக்கிட்டாள் அம்மா எதிர்பார்த்து இருப்பார்களே! இப்போது என்ன செய்வது? நேரம் ஆகி கொண்டேயிருந்தது அரை மணி நேரத்தில் வருகின்றேன் என்று சொன்னவன் மணி நான்கு ஆகியும் வரவில்லை. ஒரு போன் பண்ண சொல்லிவிடுவோமா? என்று hand bag இல் cell லை பார்த்தால் cell இல்லை. phone பேசி விட்டு cell லை table மீது வைத்து விட்டு இப்போது தான் நினைவுக்கே வந்தது. அது எப்படி phone செய்வது என்று வெளியில் வந்து பார்த்தால் பக்கத்தில் எந்த ஒரு கடையுமே இல்லை. வீட்டிற்கு போகலா நாளைக்கு சொல்லி கொள்ளலாம் எனக்கு வேலை இருந்தது என்று இது புதிதாக உருவாகி வரும் குடியிருப்பு பகுதி அதனால் இங்கு ஒரு auto கூட கிடையாது. அப்போழுது விஷ்வா அவசரமாக வந்து கொண்டிருந்தான் வந்ததும் sorry சுஜி நேரமாகிடுச்சா வேலை முடிஞ்சிடும்னு நினைச்சேன் வந்தவர்கள் இழுத்து விட்டார்கள். sir உங்க cell ஐ கொஞ்சம் தருகிறீர்களா ஒரு phone வீட்டுக்கு பண்ணனும் என் cell ல office இல்லையே விட்டுட்டு வந்துட்டேன் என்று கேட்டாள். அவன் உடனே ஆமாம் சுஜி உனக்கு உங்கள் வீட்டிலிருந்து மூன்று தடவ phone வந்து விட்டது என்றான். உங்க அம்மா பேசினார்கள் வந்து உன்னை பெண் பார்க்க வருகிறார்களாமே என்று உதடு வலிய கேட்டான். அவளும் உதட்டை பிதுக்கி தோளை சுருக்கிக்கொண்டு ஆமாம் என்றால் அவளை ஒருமாதிரி பார்த்துவிட்டு உன்னை பெண் பார்க்க வருகிறார்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று பார்க்கிறேன் என்று நினைத்துக்கொண்டு சரி வா சுஜி வந்தது வந்த மேலே ஏறி கட்டடத்தை பார்த்துவிட்டு போகலாம் பிறகு நானே உன்னை வீட்டில் கொண்டுபோய் விட்டு விடுகிறேன் என்று சொன்னான். sir எனக்கு நேரம் ஆகுது என்று இழுத்தால் cell ஐ அவள் கையில் குடுத்து முதல்ல வீட்டுக்கு phone பண்ணு என்றான். அவள் வீட்டுக்கு phone பண்ணி அம்மா நா site ல இருக்கதுனால வர முடில sorry என்றால். அதனால் பரவா இல்லை அவர்கள் இன்றைக்கு வரவில்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்று அம்மா தெரிவித்தார். சுஜி நீண்ட பெரும் மூச்சு ஒன்றை விட்டு அப்பாடி என்றால் அவன் முகத்தை பார்த்துக்கொண்டிருந்தவனுக்கு விஷயம் புரிந்தது அவளை பார்த்து பளீர் என்று வெண்ணிற பற்கள் காட்டி சிரித்தான் என்ன வரிசையான பற்கள் அவன் முகத்தில் சிரிப்பு கார்கால மின்னல் போல இருந்தது. அவள் கையில் இருந்த cell சினுக்கியது cell ஐ அவனிடம் நீட்டினால் அவன் வாங்கி hello என்றான். hello நா ரேகா பேசுறேன் என்றால் ஓ ரேகா வா lunch க்கு வருகிறேன் என்று சொன்னேனில்லையா இல்ல இல்ல மறக்கல உன்ன நான் மறப்பேன்னா என்று ஓரக்கண்ணால் சுஜியை பார்த்தான். இவனையே பார்த்துக்கொண்டிருந்தவள் இவன் பார்ப்பதை உணர்ந்து சட்டென்று பார்வையை திருப்பினால் எனக்கு வேல அதிகம் இருந்ததால வரல என்று cell ஐ அணைத்தான். வா சுஜி மேல ஒரு வேல இருக்குது போய் பாத்துட்டு வந்துருவோம் என்றான் சரி என்ற முன்னாள் நடந்தால் பாத்து சுஜி கம்பிகள் ஆணிகள் பலகை எல்லாம் நீட்டிக்கொண்டு இருக்குது பாத்து காலை வை என்றான்.

பின்னாடியே அவளும் கிழே இறங்கி சென்றால் கீழ் தளம் இறங்கும்போது படியில் கால் வைக்கிறேன் என்று பலகையில் கால் வைக்க பலகை சரியவும் அவள் கீழே உருண்டு விழுந்துவிட்டால் ஆ என்று அலறல் கேட்டு திரும்பி பார்த்தான் அப்படியே ஓடி வந்து பிடிப்பதற்க்குள் அவள் விழுந்து விட்டால் ஓடிச்சென்று பார்த்தால் அவள் மயங்கிக்கெடந்தால் பார்த்தவன் துடித்துவிட்டான் அப்படியே அள்ளிக்கொண்டு car க்கு போனான் car ஐ வேகமாக எடுத்து ஆஸ்பத்திரிக்கு சென்றான் ஆஸ்பத்திரியில் பெரிய doctor ஐ பார்த்து என்ன ஆச்சு என்று விசாரித்தான். doctor அவனை பார்த்து ஒன்றுமில்லை விழுந்த அதிர்ச்சியில மயக்கம் வந்துருச்சு கைல லேசா சிராய்ப்பு தவிர வேற ஒண்ணுமில்ல அவங்க சாப்படல என்று நினைக்கிறேன் ஒரு அரை மணிநேரத்துல மயக்கம் தெளிஞ்சு விழித்துப்பார்த்தாள்.

இன்னு கொஞ்ச நேரம் rest எடு பிறகு போகலாம் என்றான். அதுக்குள்ள அவன் போய் மாத்திரை மருந்து வாங்கிக்கொண்டு வந்தான் சிறிது நேரம் கழித்து அவளை அழைத்துக்கொண்டு ஒரு hotel க்கு சென்றான் எதுக்கு sir இங்கல்லாம் என்ற அவளை பார்த்து சாப்பிடத்தான் என்றான். நா மதியம் சாப்டல நீ விழுந்த அதிர்ச்சி வேற அதுனால சாப்டுட்டு போலாம் என்றார் வீட்டிற்கு சென் car ல் இருந்து இறங்கி மறுபுறம் வந்து car கதவை திறந்துவிட்டான் மெதுவாக இறங்கும்படி கையை நீட்டினான். அவள் கையை பற்றாமல் எனக்கு ஒன்றும்மில்லை நானே வந்துவிடுவேன் என்று விலகி நடந்தால் அவனும் கூடச்சென்று அவள் அப்பா அம்மாவிடம் விலக்கிவிட்டு மாத்திரைகளை கொடுத்துவிட்டு உடம்பை நன்றாக பார்த்துக்கொள் சுஜி என்று கூறி விட்டு பின் வீட்டிற்கு சென்றான். சுஜி ஒருவாரம் office க்கு leave போட்டுவிட்டு வீட்டில் இருந்தால் விஸ்வா இடையில் ஒருநாள் phone பண்ணி விசாரித்தான் நன்றாகிவிட்டது நான் நாளையிலிருந்து office வருகிறேன் என்றால் மறுநாள் காலை அவள் office க்கு கெளம்பிவிட்டால் scooty அனு வீட்டில் அல்லவா இருக்கிறது aunty மறுநாளே ஜோவரிடம் கொடுத்து அனுப்புவதாக சொன்னார்களே ஏன் அனுப்பவில்லை இப்பொழுது எப்படி போவது மாலையில் எப்படி வருவது வண்டி இருந்தால் தானே வசதியாக இருக்கும் என்று நினைத்தால். அப்பாவிடம் சென்று நீங்கள் office போகும்போது என்னையும் drop பண்ணிடுன்கப்பா என்றால் சரிம்மா நா ready நீ சீக்கிரம் வா என்றார் அவரும் உடனே சென்று சிறிது நேரத்தில் bag ஐ எடுத்துக்கொண்டு வந்தால் அவளை office ல் விட்டுவிட்டு அவர் கிளம்பி சென்றார். இவள் உள்ளே நுழைந்ததும் office ல் எல்லாருமே அவளை சூழ்ந்துகொண்டனர் எப்படி இருக்கிறாய் என்று விசாரித்தார்கள் அவள் எல்லாரிடமே நல்லாவே இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் இடத்தில் போய் அமர்ந்தால்

எனக்கு இப்பொழுது பூரண குணமாகிவிட்டது வந்து அவள் வேலையை தொடங்கினால் அப்படியே வேலையில் மூழ்கிப்போனாள். ஒரு file ஐ எடுத்துக்கொண்டு விஷ்வா room ஐ தட்டிவிட்டு ஆ room கதவை தட்டிவிட்டு உள்ளே சென்றால் அப்படியே நின்றுவிட்டால் ரேகா MD அவள் கன்னத்தில் முத்தமிட்டுக்கொண்டிருந்தால் அவளுக்கு ஏன் வந்தோம் என்றானது இவள் நிற்ப்பதை பார்த்துவிட்டு ரேகா வை விலக்கிவிட்டு yes என்றான் அவளுக்கு அதிர்ச்சியில் பேச்சே வரவில்லை file ஐ அவள் முன்னே வைத்து விட்டு சென்றுவிட்டால் விஷ்வா file ஐ எடுத்து sign போட்டுவிட்டு திரும்பி ரேக்காவை பார்த்து சரி ரேக்கா நாளை பாக்கலாம் நீ கிளம்பு என்றான் ரேக்காவிற்கு விஷவாவின் மேல் ஒரு கண்ணு இருந்தது அவன் சுஜித்தாவை விரும்புகிறானோ என்று அதற்க்குத்தான் அவள் வருவதை பார்த்துவிட்டு அவனே எதிர்பாராத விதமாக கன்னத்தில் முத்தமிட்டாள் ஆனால் அவள் வந்தவுடன் லேசாக உடல் அதிர்ந்தாளுமே உடனே சமாளித்து அவளை விலக்கிவிட்டு சாதாரணமாக முகத்தை வை வைத்துக்கொண்டு பேசி அனுப்பினான் இதற்க்கு இடையில் சுஜித்தா வீட்டில் அவளை என்ன காரணம் ஏன் திருமணம் வேண்டாம் என்கிறாய் என்று கேட்டு தொலைத்து எடுத்தனர் விஷ்வா வீட்டிலும் இனிமேல் எங்களை ஏமாத்த முடியாது ஒரு முடிவு சொல் என்று பிடித்துக்கொண்டார்கள் விஷ்வா சுஜி மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை என்று நினைத்தான் அம்மாவிடம் சொல்லை அம்மாவின் சொல்லை தட்டவும் முடியாமல் சரிங்கம்மா நா திருமணத்துக்கு சம்மதிக்குறேன் என்று ஒரு condition என்று சொன்னா அம்மாவும் அப்பாவும் ஒருவரையொருவர் பார்த்துக்கொண்டனர் சரி விஷ்வா சொல்லு என்ன condition சுஜி வீட்ல அவளுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க அதுனால என் photo வையும் ஜாதகத்தையும் அந்த brokker கிட்ட குடுத்து அனுப்புங்க சுஜி வீட்டுக்கு ஏன் விஷ்வா நாங்களே அவங்க வீட்டுக்கு சென்று நேர்லையே பேசுறோமே வேண்டாமப்பா ஜாதகத்த broker ரிடம் மட்டுமே குடுத்து அனுப்புங்க பிறகு அதபத்தி பாக்கலாம் என்று முடித்தான் மகன் ஏதோ ஒரு காரணத்துகாகதான் சொல்லுகிறான் என்று அதேமாதிரி broker ரிடம் கொடுத்தனர் broker ஜாதகத்தை வாங்கிக்கொண்டு ஒரு வாரத்தில் வருகிறேன் என்று சென்றார் broker ஜாதகத்தையும் photo வையும் சுஜியின் வீட்டில் காண்பித்தார் இதில் எது பிடித்திருக்கிறது என்று சுஜியை பார்க்கச்சொன்னார்

சுஜி என்று அப்பா இரண்டு முறை அழைத்தும் திரும்பிபார்க்கவில்லை இதை பார்த்த தாயார் சுஜியின் தோளை தொட்டு திருப்பி ஏன்டாம ஏன் அப்டி பாக்குற அப்பா கூப்புர்ராறு பாரு நாங்க உனக்கு கெடுதல் பண்ணுவோமா ஏன் பயமா இருக்குதா உனக்கு என்று பாசத்துடன் தலையை தடவிக்கொடுத்தார் பிறகு அப்பாவை நிமிர்ந்து பார்த்தவள் நான் நாளைக்கு சொல்றேன்ப்பா என்றால் சரிம்மா உன் இஷ்டம் ஆனா நல்ல பதிலை சொல்லு தலையை மட்டும் ஆட்டிவிட்டு room ல் போய் கதவை சாத்திக்கொண்டாள் விஷ்வா என்ன நினைக்கிறான் என்றே தெரியவில்லை உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லவில்லை பார்க்கும்போதெல்லாம் தேளாக கொட்டுகிறான் திருமணம் செய்துக்கொள்கிறாயா என்று கேட்டான் அது நிஜமா என்று தெரியவில்லை ரேக்காவுடன் அப்படி ஒட்டி உறவாடுகிறான் என்று நினைத்து அழுது தீர்த்தாள் காலையில் எழுந்து வந்ததுமே அப்பாவிடம் நா விஷவாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா நீங்க பேசி முடிங்க என்றால் அவள் அன்று office போகவில்லை உடனே கல்யாண broker ஐ வரச்சொல்லி மாப்பிள்ளை வீட்டாரிடம் சம்மதம் என்று சொல்லி விடுங்கள் மற்றதை நேரில் பேசிக்கொள்ளலாம் என்றால் உடனே இரு வீட்டாரும் கலந்து பேசி முடிவு இதோ நாளை காலை திருமணம் என்றால் நம்ப முடிய வில்லை சென்னையில் பிரபலமான பெரிய கல்யாண மண்டபம் அதிகாலை முகுர்த்தம் அதுனால பெண் வீட்டார் மாப்பிளை வீட்டார் எல்லாமே இரவே வந்துவிட்டனர் இரவே மாப்பிள்ளை அழைப்பும் விருந்து என்று முடிவானது சுஜியை அலங்காரம் செய்து பட்டைதீட்டினர் அழகுக்கு அழகு சேர்ப்பது போல பட்டும் பொன்னும்மாக திகழ்ந்தாள் மணமேடையில் அமர்ந்ததும் நாம் எடுத்த முடிவு சரியா என்று திரும்பி விஷ்வாவை பார்த்தால் அவள் திரும்பி தன்னை பார்ப்பதை உணர்ந்தான் ஆதரவாக அவள் கையை பிடித்து லேசாக அழுத்தினான் அந்தத்தொடுகையில் அவளுக்கு முகம் இருகியது குறித்த நேரத்தில் மணமகள் கழுத்தில் தாலி கட்டினான் office நண்பர்கள் உறவினர்கள் என்று பரிசு பொருளை வழங்கி வாழ்த்தினர் அவள் இறுகி இருப்பதை பார்த்து என்ன என்று காதுக்கருகில் குணிந்து கிசுகிசுத்தான் அவன் நண்பர்கள் எல்லாமே கேலி பண்ணி அதற்குள் sister ரிடம் என்ன ரகசியம் கொஞ்சம் இரு இரவு வரை பொறுத்துக்கொள்ள கூடாதா என்று சிரித்தனர் அவனுக்கு அதை கேட்டது முகம் சிவந்து விட்டது பெண் மாப்பிள்ளை வீட்டுக்கு சென்றார்கள் வீட்டிற்கு போனதுமே மாலைகளை கழட்டிவிட்டு லேசான புடவை ஒன்றை கட்ட சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் rest எடுங்கள் என்றனர் சுஜி அறைக்குள் சென்றதும் sofa ஒன்றில் சாய்ந்து படுத்தால் அவளுக்கு உடம்பெல்லாம் பறப்பதுபோல இருந்தது சிறிது நேரம் கழித்து விஷ்வா அறைக்குள் வந்தவன் சுஜி ஓய்ந்து போய் படுத்திருப்பதை பார்த்தான் இரண்டெட்டில் அவளை அணுகி என்ன செய்கிறாய் சுஜி sofa ல் ஏன் படுக்கிறாய் இப்டி வந்து கட்டிலில் படு என்றன் அவள் கண்களை இறுக மூடிக்கொண்டு பேசாமல் படுத்திருந்தால் கொஞ்ச நேரம் நின்றுவிட்டு வெளியே சென்று விட்டான் இரவு மணி பத்தாகியது சுஜியை தோழிகள் எல்லாருமே பாடாக படுத்திவிட்டனர் ஒருவழியாக அலங்காரம் செய்து சுஜியை அறைக்குள் கொண்டுவிட்டனர் உள்ளே சென்றவள் நின்று சுற்றிலும் பார்வையை ஓடவிட்டால் கட்டில் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது பக்கத்தில் தட்டில் பழங்கள் பால் ஊதுபத்தி நறுமணம் அறையில் சுகமாக வீசியது விஷ்வா கட்டிலில் இருந்து எழுந்து வந்தான் வா சுஜி என்று கை பிடித்துச்சென்று கட்டிலில் உட்காரவைத்தான் அப்போது cell சினிங்கியது எடுத்து hello என்றவன் யார் ரேக்காவா என்றவன் பிறகு என்ன நினைத்தானோ எழுந்து பால்கனிக்கு சென்று பேசினான் முகம் கடுத்தது உடனே இயல்புக்கு வந்து

நம் வாழ்க்கையை தொடங்குவோம் அதுவரை நாம நல்ல நண்பர்களாவே இருப்போம் என்று சொல்லலாம் என்று நினைத்தால் இப்பொழுது அஸ்திவாரமே ஆட்டம் கண்டது ஒரு நிமிட நேரத்தில் உலகையே வளம் வந்தது மனம் விஷ்வா அவளின் இறுக்கத்தை உணர்ந்தான் சுஜி என்று அவள் தோளில் ஒரு கை வைத்து மற்றொரு கை சுஜியின் முக வாயை தொட்டு தான் புறமாக திருப்பினான் மின்சாரம் பாயிசியதை போல ஒருகணம் செயலற்று போனால் மறுகணமே அவன் கைகளை உதறி எழுந்துவிட்டு சடேல் என்று எழுந்தால் இந்த சர்சமெல்லாம் ரேக்கவிடம் வைத்துக்கொள்ளுங்கள் என்றால் கோபமாக இந்த சர்சமெல்லாம் ரேக்காவிடம் வைத்துக்கொள்ளுங்கள் என்றால் கோபமாக

சுஜி பதில் சொல்லாமல் நின்றால் அவன் அவளை ஒருகணம் வெறித்துப்பார்த்தான் பிறகு ஒரு தலையணையும் ஒரு bedsheet ம் எடுத்து sofa ல் போட்டான் சுஜி நீ கட்டில்ல படுத்துக்கோ இல்ல நீங்க கட்டில்ல படுத்துக்கோங்க sofa உங்களுக்கு கால் நீட்ட பத்தாது நா படுத்துக்குறேன் சரி என்றான் அவள் தரையில் விரித்து போட்டு படுக்கப்போனால் சுஜி ஒரு நிமிடம் நம்ம விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் வெடுக்கென்று நான் சொல்லமாட்டேன் என்றால் படுத்ததும் அவளுக்கு உறக்கம் வரவில்லை மனசுக்கு பிடித்தவன் கூட இப்படி சண்டை போடவேண்டி இருக்குறதே என்று பெரும் மூச்சு விட்டால் என்ன சுஜி ஏக்க பெருமூச்சு இல்லான்னா கட்டில்ல வந்து படுத்துக்கோயேன் வேண்டாம் வேண்டாம் என்றால் அவசரமாக அவன் சிரித்துக்கொண்டே ஏன் சுஜி என்னிடம் அவ்வளவு பயமா நீங்கள் என்ன சிங்கம் புலியா பயப்படுவதற்கு அப்படியென்றால் உன்மேல் உனக்கே நம்பிக்கை இல்லை அப்படித்தானே என்றான் திடுக்கென்று அதிர்ந்தாள் மனதை ஊடுருவி பார்த்தவன் போல சொல்கிறானே இவனிடம் பேச்சு வைத்துக்கொண்டால் பேசி பேசியே மனதை திசை திருப்பிவிடுவான் என்று நினைத்து எனக்கு தூக்கம் வருது என்று முதுகு காட்டி திரும்பி படுத்தால் காலைப்பொழுது நன்றாக விடிந்தது விஷ்வாவுக்கு எப்போவும் போல அதிகாலையே விழிப்பு வந்துவிட்டது திரும்பிப்பார்த்தான் சுஜி தூங்கிக்கொண்டிருந்தால் மெதுவாக கீழே இறங்கி jocking முடித்துவிட்டு மேலே சென்று குளித்து உடை மாற்றி வந்தான் சுஜி இன்னும் எழவில்லை அவளின் முகத்தையே ஆராய்ந்தான் குழந்தைத்தனம் அதில் தெரிந்தது முடிக்கட்டை நெற்றியில் புரண்டது செப்பு உதடு அந்த இதழில் அப்டியே முத்தமிட வேண்டும் போல ஆவல் எழுந்தது அதற்குள் கதவு தட்டப்பட்டது விஷ்வா கதவை திறந்து காப்பி டீயோட நின்ற பணியாளரிடம் காப்பியை வாங்கி table மீது வைத்துவிட்டு சுஜியை எழுப்பினான் சுஜி எழுந்திரி நேரம் ஆய்டுச்சு அவள் புரண்டு புரண்டு படுத்தால் மறுபடியும் விஷ்வாவின் குரல் காதில் விலவுந்தான் எங்கு இருக்கிறோம் என்ற நினைவே வந்தது துள்ளி எழுந்தால் மெதுவா மெதுவா

எதுக்கு நான் வந்து கலந்து தருவேனே என்று காப்பியை வாங்கினால் சுஜி நீ ready ஆகி சீக்கிரம் கீழ வா சாப்டுட்டு நா office கெளம்பனும் என்றான் office ஆஹ் ஏன் இங்க என்ன என்னா பன்னசொல்ற office போனாலாவது வேல பாக்கலாம் ஏன் ரேக்கா office வருவாளா இல்ல வேற யாரசும் வராங்களா என்றால் அவன் முகம் கருத்தது நாவை சற்று அடக்கி பேசு சுஜி உனக்குத்தான் பேச தெரியும் னு பேசாத எனக்கும் தெரியும் என்று அழுத்தமான குரலில் சொன்னான் அந்த குரலில் திடுக்கிட்டு நின்றால் அவனுக்கு என்ன தோன்றியதோ கொஞ்சம் மெல்ல இதமாக பேசக்கூடாதா சுஜி என்று மென்மையாக கேட்டான் அவள் தலை குனிந்தால் தலையை லேசாக வருடி போய் சீக்கிரம் கெளம்பு என்றான் மெல்ல மெல்ல இந்த வாழ்வு பழகி போனது சுஜிக்கு விஷ்வாவின் அப்பா விஷ்வாவிடம் எங்காவது honeymoon சென்று வாருங்களேன் எந்த ஊர் என்று முடிவு பண்ணுங்கள் என்றார் சப்பிட்டுக்கொண்டிருந்தவன் மனைவியை பிடுங்குவது போல பார்த்தான் என்ன விஷ்வா அப்பா கேக்குராறு இருக்காரு நீ பதிலே சொல்லாம இருக்க இல்லம்மா office ல auditing நேரம் வேல அதிகமா இருக்குது அதுதான் அப்பா உடனே அத நா பாத்துக்குறேன் நீ கெளம்பு சரிப்பா நா பிறகு சொல்கிறேன் என்று பேசி முடித்தான் சுஜிக்கு வீட்டில் bore அடித்தது அவள் ஒரு நிமிடம் கூட சும்மா இருக்க மாட்டாள் காலை உணவு முடிந்ததும் மாமியாரும் மருமகளும் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு இருப்பார்கள் பிறகு சமையலுக்கு ஆட்கள் இருந்தாலுமே மகனுக்கும் கணவருக்கும் பிடித்த item கலையே தன் கையாலேயே செய்து பரிமாறுவாள் அப்போலுதெல்லமே books படித்தும் TV பாத்ததுமே நேரத்தை ஓட்டுவாள் விஷ்வாவிடம் நா office வருகிறேன் என்றால் தாராளமாக என்று கையை விரித்து கண்ணை சிமிட்டினான் எனக்கு bore அடிக்காது ஆசை மனைவியை நேரம் கிடைக்கும் போதுலாம் கட்டி அனைத்து காதல் செய்யலாம் என்று தோளை குலுக்கினான் அவளுக்கு என்ன சொல்வது என்றே புரியவில்லை பக்கத்தில் இருந்த டம்ளரை எடுத்து வீசப்போனால் உடனே அவள் கையை பிடித்து தடுத்துவிட்டு அவளை தான் கை வளைவில் நிறுத்தியபின் கழுத்தில் முகம் புதைத்து அழுந்த புதைத்தான் அண்ணா என்ற குரல் கெட்டு அவசரம்மாக அவளை விடுத்துவிட்டு முன்னே சென்றான் அவன் அணைக்கையில் ஆத்திரம் கொண்டவள் பின்னே சென்றால் அவளை அவசரமாக விடுவித்ததில் தடுமாறினால் அந்த தடுமாற்றம் தங்கைக்கு தெரியாமலிருக்க அவளை மறைத்தார்போல நின்றான் அந்த சில நொடிகளில் தன்னை நிலைப்படுத்திக்கொண்டு இயல்பு நிலைக்கு வந்தால் வா அண்ணே என்ன என்று அண்ணனிடம் எங்கள் கல்லூரியில் tour போகிறார்கள் அண்ணா நானும் போக வேண்டும் அம்மா ஒரு வாரம் என்றதுமே போகவேண்டாம் என்கிறார்கள் நீங்கள்தான் அம்மாவிடம் சொல்ல வேண்டும் சுஜி மெல்ல வெளியே வந்து இப்பொழுது tour போகாமல் எப்பொழுது friends ஓட சுற்றி பார்ப்பது அனுப்பி வையுங்கள் என்றால் குழந்தைத் தொழிலாளர் குழந்தைத் தொழிலாளர் என்பது தொடர்ந்து, நீட்டித்த பணியில் குழந்தை தொழிலாளர்களாக ஈடுபடுவதைக் குறிக்கிறது. எல்லா நாடுகளிலும் சட்டவிரோதமாக குழந்தைத் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபடுத்திகின்றனர். பெரிய சர்வதேச நிறுவனங்களில் கூட இக்கொடுமை நடைபெறுகிறது. தொழில்துறையில் ஏற்பட்ட வேலை மாற்றம், வேலையாளர்களுக்கும், குழந்தைகளின் உரிமைகளுக்கும் இடையே ஏற்பட்ட கருத்துகளால்

இந்த குழந்தைத் தொழிலாளர் வயது வித்தியாசமும் ஒவ்வொரு நாட்டிற்கும் மாறுபடுகிறது. ஐக்கிய நாடுகளில் குழந்தைத் தொழிலாளர் சட்டப்படி பதினாறு வயது நிறைவு பெறுவதற்கு முன்பாக குழந்தைகளைப் பணியில் அமர்த்தக்கூடாது என்பதுடன், பெற்றோரின் சம்மதமில்லாமல் வேலைக்கு அனுமதிக்கக்கூடாது என்பதாகும். குழந்தைத் தொழிலாளர் முறை உலகில் பல்வேறு பகுதிகளிலும், தொழிற்சாலை மற்றும் சுரங்கங்களிலும் உள்ளது. பாலியல் தொழில், quarry விவசாயம், பெற்றோரின் தொழிலில் உதவுதல் மற்றும் சிறிய வணிகத்தில் குழந்தைத் தொழிலாளர்கள் ஈடுபடுகின்றனர். சில குழந்தைகள் சுற்றுலா வழிகாட்டியாகவும், hotel மற்றும் கடைகளில் waiter களாகவும் வேலை செய்கின்றனர். சில குழந்தைகள் அட்டை மற்றும் அட்டை தயாரித்தல், shoe க்களை polish செய்தல், godown ல் பொருட்களை அடுக்குதல், சுத்தம் செய்தல் போன்ற கடினமான பணிகளில் வலுக்கட்டாயமாக ஈடுபடுத்தப்படுகின்றனர். தொழிற்சாலை மற்றும் இனிப்புகடைகளில் உள்ள குழந்தைத் தொழிலாளர்கள் முறைப்படுத்தப்படாமல், மறைமுகமாக பணிக்கு உட்படுத்தப்படுகின்றனர். தெருக்களில் பொருட்களை விற்பனை செய்தல், விவசாயப் பணி செய்தல் போன்ற மறைமுகப் பணிகளில், தொழிலாளர் ஆய்வாளர்களின் கண்காணிப்பு இல்லாத இடங்களில் பத்திரிக்கைகளின் கண்ணுக்கு எட்டாத வகையிலும் குழந்தைத் தொழிலாளர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர். எந்த தட்பவெப்பநிலையிலும் குழந்தைத் தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர் குறைந்த சம்பளத்தில் குடும்பச் சூழ்நிலைக்காக பணிபுரிகின்றனர் unicef அறிக்கையின்படி உலகம் முழுவதிலும் ஐந்து முதல் பதினாறு வயதுக்குட்பட்ட, நூத்தி ஐம்பத்தி எட்டு million சிறுவர், சிறுமிகள் வீட்டு வேலைத் தவிர பிற வேலைகளில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். ஐக்கிய நாடுகள் மற்றும் சர்வதேச தொழிலாளர் அமைப்புகள் குழந்தைத் தொழிலாளரின் உழைப்புச் சுரண்டலை கவனத்தில் கொண்டுள்ளது ஐ நா குழந்தைகள் உரிமை பாதுகாப்பின் உடன்படிக்கையை முப்பத்தி ரெண்டாவது விதியில் கூறப்பட்டுள்ளதாவது, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் சோமாலியா மற்றும் ஐக்கிய நாடுகள் தவிர உலகில் உள்ள பிற நாடுகள் அனைத்தும் குழந்தைகள் உரிமைக்கான உடன்படிக்கையில் கையெழுத்திட்டன. சோமாலியாவை வழி நடத்தும் அரசாங்கம் இல்லாததால், தாமதமாக இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சோமாலியா அந்த உடன்படிக்கையில் கையெழுத்திட்டது. சர்வதேச மொழிகளில் சட்ட விரோதமான குழந்தைத் தொழிலாளர் முறையை ஒத்த ஒத்த விதியை CRC வழங்கியது. எப்படி இருந்தாலும் அந்த உடன்படிக்கை குழந்தைத் தொழிலாளர் விதி மீறலை உருவாக்கவில்லை ஏழைக்குடும்பங்களில் குழந்தைத் தொழிலாளர்களின் வருமானத்தைச் சார்ந்துள்ளனர். சிலநேரங்களில் குடும்பத்திற்கான வருமானமே குழந்தையிடமிருந்து தான் என்ற நிலையில் உள்ளனர். தொழில்துறையில் இது அடிக்கடி நடக்கும் நிகழ்வு என்பதால் மறைக்கப்பட்டு விடுகிறது குழந்தைத் தொழிலாளர் விவசாயம் தொடர்பான பிற பணிகளிலும், நகர்ப்பகுதிகளிலும் வீட்டு வேலைகளுக்கும் பயன்படுத்தப்படுகின்றனர். குழந்தைத் தொழிலாளர் உழைப்பு முறையானது குழந்தைகளுக்கான குறுகிய கால வருமானம் மற்றும் நீண்ட கால பயன்கள் என்ற இரண்டு சவால்களை வலியுறுத்த வேண்டியுள்ளது. குறிப்பிட்ட வயது வரை வேலை பார்க்கக்கூடாது என்பதை சில இளையோர் உரிமை குழுக்கள் எதிர்க்கின்றனர். அவர்களின் விருப்பங்கள் மறுக்கப்படுக்கதாவது, மனித உரிமை மீறலாகவும், பணத்திற்காக வேலை செய்யவும் இளையோர்கள் விரும்புகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு உலகளவில் குழந்தைத் தொழிலாளர் முறைக்கு எதிரான ஓர் இயக்கம் உருவெடுத்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இயக்கத்தில் பங்கேற்றனர். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தா~ தேதி துவங்கப்பட்ட இந்த இயக்கம் உலகத்தின் ஒவ்வொரு மூலைக்கும் சென்று, அதிகளவு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி, அவர்களையும் பங்கேற்க வைத்தது. ஜெனிவாவில் நடைபெற்ற குழந்தைத் தொழிலாளர் அமைப்பு கருத்தரங்கில் இந்த இயக்கம் நிறைவுபெற்றது. இதில் பங்கேற்றவர்கள் குழந்தைத் தொழிலாளர் அமைப்பு உடன்படிக்கையை ஆதரித்தும், குழந்தைத் தொழிலாளருக்கு எதிரான அணுகுமுறையை எதிர்த்தும் பேசினர். தொடர்ந்த ஆண்டில் இந்த உடன்படிக்கையானது ஜெனிவாவில் நடந்த குழந்தைத் தொழிலாளர் அமைப்பு கருத்தரங்கில் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குழந்தைத் தொழிலாளர் அமைப்பு வரலாற்றில், இன்று நூற்று அறுவத்து ஒன்பது நாடுகள் இந்த உடன்படிக்கையை ஒப்புதல் அளித்துள்ளது. உடன்படிக்கையை ஒப்புக் கொள்ளப்பட்டதற்கு உலகளவில் நடந்த விழிப்புணர்வே மிகப்பெரிய காரணமாகும். குழந்தைத் தொழிலாளர் பொருளாதாரம் என்ற தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்க பொருளாதார மறுபார்வையில் கவுசிக் பாசு மற்றும் பாம் ஹோவாங் வாங்க் ஆகியோர், குழந்தைத் தொழிலாளர் முறைக்கு முக்கியக் காரணம் குடும்ப வறுமையே என்ற வாதத்தை முன்வைத்தனர். மேலும் குழந்தைத் தொழிலாளர் தடைச்சட்டத்துக்கு எதிராக, முதலாளிகள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுகின்றனர். குழந்தைத் தொழிலாளர் முறையை தடைசெய்யும் போது பெரியோர்களுக்கு அதே வேலைக்கு அதிக சம்பளம் தரவேண்டியுள்ளது. இந்தியா மற்றும் வங்காளதேசம் உள்ளிட்ட பல நாடுகளில் குழந்தைத் தொழிலாளர் முறை இன்னும் நடைமுறையில் உள்ளது. CACL மதிப்பீட்டின்படி இந்தியாவில் மட்டும் எழுவது முதல் எண்பது million குழந்தைத் தொழிலாளர்கள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய அளவில் பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பணியமர்த்தப்படுவதை தடை செய்யும் சட்டம் இருந்தாலும், அவ்வப்போது